காம்பவுண்டு மேல ஓடெல்லாம் பண்ணி அழகா வெச்சிருக்கனும் அதுக்கு கீழேயே கிரேஸு புல் தர போல செட் பண்ணி வெச்சிருக்கு.

இந்த கட்டையில செஸ் வடிவத்துல இருக்கு அந்த பாக்ஸ் பாக்ஸ்சு மாரி.

இந்த பில்டிங்கில்ல அந்த இதுல ஹிந்தில எழுதி இருக்கு.

ஒரு சிவப்பு கலர்ல ஒரு குப்பெ தொட்டி தெரியுது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆள் கூட நிக்கணு.

அந்த லெஃப்ட் சைடுல பெரிய பில்டிங் ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டல் கீலயே ஒரு ஓம்னி வண்டி மாதிரி தெரியுது.

இங்க பக்கத்துலயே பூக்களை எல்லாம் சாக்ல போட்டு வச்சிருக்கணும்.

இந்த கார் ஓட நம்பர் பிளேட் போர்டுல யு_பி அறுவத்தி அஞ்சு பி_பி எலுவத்தி மூணு தொன்னூத்தி அஞ்சுனு எழுதிருக்கு.

இந்த கார பேக்கல புல்லெல்லா நட்டுவுட்றுக்கு.

அந்த இதுக்கு பக்கத்திலுயே ஏணி லேட்ரு எல்லா இருக்கு.

அடுத்ததுக்கு லெப்ட் ரைட் சைடுல மேல ஒரு ஏசி கூட இருக்கு.

இந்த படத்துல வரிசயா கிட்டார் ஒக்க அடுக்கி வெச்சிருக்கு.

நாங்க தான். கொடி பேக்ரவுண்ட்ல கொடி எல்லாம் ஏத்திருக்கு அதுல ஒரு பைய ரெண்டு மூணு பையமாரு நிக்கிறோம் பாக்கி எல்லாவங்களும்.

சைட்ல படி இருக்கு மேலத்த ப்ளோருக்கு போக்கு அடுத்த டோர் ஓபன்ல இருக்கு.

ரோட்ல ரெண்டு பேரு பைக்ல போயிட்டு இருக்கணும் அது பக்கத்திலேயே ஒரு அம்மாவும் ரெண்டு ரெண்டு நபர்கள் அதுல நிக்கணும்.

இந்த மேல ப்லோர் மேல டாப்ல வேற ஃபன் கூட வச்சிருக்காங்க.